ஜாவா ல் மெத்தோட்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இதில் நாம் கற்கபோவது மெத்தோட் ஐ உருவாக்குதல்
மெத்தோட் ஐ கால் செய்தல்
இங்கு பயன்படுத்துவது உபுண்டு 1110 ஜேடிகே 16 மற்றும் எக்லிப்ஸ் 370 இந்த டியூட்டோரியல் ஐ தொடர எக்லிப்ஸ் ல் எளிய ஜாவா புரோகிராம் ஐ எழுத கம்பைல் செய்ய இயக்க தெரிந்திருக்க வேண்டும்
இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியல் ஐ எங்கள் தளத்தில் காணவும் httpwwwspoken tutorialஆர்க் ஜாவா மெத்தோட் என்பது குறிப்பிட்ட செயல்பாட்டை செயல்படுத்தும் ஸ்டேட்மெண்ட் களின் தொகுப்பு ஆகும் ஒரு மெத்தோட் ஐ எழுதுவோம்
எனவே eclipseல் ஏற்கனவே ஒரு புரொஜெக்ட்
மெத்தோட்ஸ் ஐ உருவாக்கியுள்ளேன்
புரொஜெக்ட் ல் மெத்தொட்டேமோ என்ற ஜாவா கிளாஸ் ஐ உருவாக்கியுள்ளேன்
கிளாஸ் ல் மெயின் மெத்தோட் க்கு வெளியே ஒரு மெத்தோட் எழுதுவோம்
எழுதுக வாய்ட் மெத்தோட் ன் பெயர் அதை டிஸ்பிளேமெஸேஜ் என பெயரிடுவோம்
பேரெந்தீசஸ் Enter கர்லி பிராக்கெட்ஸ்
ஒரு மெத்தோட் ஒரு மதிப்பைத் திருப்பலாம்
ஆனால் மெத்தோட் ஒரு மதிப்பைத் திருப்ப வேண்டாம் எனில் கீவர்ட் வாய்ட் பயன்படுகிறது
கர்லி bracketகளினுள் ஒரு செய்தியை அச்சடிப்போம்
எனவே எழுதுக சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் ஹெல்லோ மெத்தோட்
ஒரு மெத்தோட் ஐ எழுதியுள்ளோம்
அந்த மெத்தோட் ஐ கால் செய்வோம்
எனவே மெயின் methodனுள் classMethodDemoக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்குவோம்
எனவே மெத்தொட்டேமோ ஆப்ஜெக்ட் பெயர் அதை எம்டி என்போம் new மெத்தொட்டேமோ பேரெந்தீசஸ் செமிகோலன்
நியூ ஆப்பரேட்டர் ஐ பயன்படுத்தி கிளாஸ் மெத்தொட்டேமோ க்கு ஆப்ஜெக்ட் எம்டி உருவாக்கியுள்ளோம்
மெத்தோட் டிஸ்பிளேமெஸேஜ் ஐ கால் செய்வோம் எழுதுக எம்டி டாட் டிஸ்பிளேமெஸேஜ் டாட் ஆப்பரேட்டர்
மெத்தோட் ஐ கால் செய்ய பயன்படுகிறது
ரூனிகான் ஐ அழுத்தி இந்த அப்ளிகேஷன் இயக்குவோம்
கன்சோல் ல் வெளியீடு ஹெல்லோ மெத்தோட் ஐ பார்க்கிறோம் இப்போது voidக்கு பதிலாக ஒரு இன்டிஜர் ஐ திருப்பலாம்
எழுதுக இன்ட் எங்கும் அணுகக்கூடியதாக இருக்க மெத்தோட் ஐ பப்ளிக் ஆக்குக
முன்னிருப்பாக இது பிரைவேட் அது எழுதப்பட்டுள்ள classனுள் மட்டுமே அணுகக்கூடியதாக இருக்கும்
methodனுள் எழுதுக ரிட்டர்ன் செவன் செமிகோலன்
மெத்தோட் ன் கடைசியில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம் என்பதை நினைவு கொள்க
ஏனெனில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் க்கு பின் மற்ற statementகள் இயக்கப்படுவதில்லை
மெயின் மெத்தோட் னின் கடைசியில் பிரின்ட் statementஐ எழுதுக
எனவே சிஸ்டம் டாட் ஆட் டாட் println parenthesisனுள் methodஐ கால் செய்க
எனவே பேரெந்தீசஸ் னுள் எம்டி டாட் methodஐ இடுக semi கோலோன் ஐ நீக்குக
methodன் ரிட்டர்ன் வால்யூ ஐ இது அச்சடிக்கும்
applicationஐ இயக்குக
வெளியீட்டில் மதிப்பு 7 அச்சடிக்கப்படுவதைக் காண்கிறோம்
இப்போது மற்றொரு மெத்தோட் ஐ எழுதி டிஸ்பிளேமெஸேஜ் ல் இந்த மெத்தோட் ஐ கால் செய்வோம் எழுதுக பப்ளிக் வாய்ட் மெத்தோட் நேம் ஸ்க்வேர் parenthesesனுள் இன்ட் ஆ
இங்கே நம் மெத்தோட் க்கு இன்ட் ஆ ஒரு பாராமீட்டர் ஆக கொடுக்கிறோம்
கர்லி bracketகளினுள் எழுதுக சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் parenthesesனுள் ஆ இன்டோ ஆ
நாம் ஸ்க்வேர் மெத்தோட் ஐ எழுதியுள்ளோம்
அது பாராமீட்டர் ஆக கொடுத்துள்ள இன்டிஜர் ன் இருபடியை கொடுக்கும்
டிஸ்பிளேமெஸேஜ் ல் இந்த மெத்தோட் ஐ கால் செய்வோம்
எழுதுக ஸ்க்வேர் பேரெந்தீசஸ் னுள் ஒரு இன்டிஜர் 5 செமிகோலன்
இந்த அப்ளிகேஷன் ஐ இயக்குக
காட்டும் வெளியீடு 5 இன் இருபடி அதாவது 25
இப்போது applicationன் ஓட்டத்தைப் புரிந்து கொள்ளலாம்
ஆரம்ப இடம் மெயின் மெத்தோட்
மெயின் methodல் டிஸ்பிளேமெஸேஜ் ஐ முதலில் கால் செய்துள்ளோம்
எனவே இயக்கம் displayMessageக்கு போகிறது டிஸ்பிளேமெஸேஜ் ன் அனைத்து statementகளும் இயக்கப்படுகிறது முதலாவது பிரின்ட் ஸ்டேட்மெண்ட்
பின் ஸ்க்வேர் methodக்கு வருகிறது
எனவே இயக்கம் ஸ்க்வேர் methodக்கு தாவுகிறது
ஸ்க்வேர் மெத்தோட் ஒரு இன்டிஜர் 5 ஐ ஏற்று அந்த integerன் இருபடியை அதாவது 25 ஐ திருப்புகிறது
பின் இயக்கம் displayMessageக்கு திரும்ப வருகிறது
பின் மதிப்பு 7 ஐ திருப்புகிறது
பின் இயக்கம் மெயின் consoleக்கு திரும்ப தாவுகிறது
இயக்க ஸ்டேட்மென்ட்ஸ் இல்லாததால் மெயின் மெத்தோட் ல் அப்ளிகேஷன் முடிகிறது சரி டிஸ்பிளேமெஸேஜ் ஐ ஸ்டாட்டிக் ஆக மாற்றுவோம்
எனவே பப்ளிக் க்கு பின் ஸ்டாட்டிக்
ஸ்டாட்டிக் methodனுள் நோன் ஸ்டாட்டிக் மெத்தோட் ஐ கால் செய்ய முடியாது என காண்கிறோம் எனவே இந்த கால் ஐ கமெண்ட் செய்வோம்
ஸ்டாட்டிக் methodஆக இருப்பதால் ஸ்டாட்டிக் டிஸ்பிளேமெஸேஜ் ஐ இதன் உள்ளே கால் செய்யலாம் இப்போது ஸ்டாட்டிக் மெத்தோட் க்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே இந்த ஆப்ஜெக்ட் உருவாக்கத்தை கமெண்ட் செய்வோம் mdஐ நீக்குவோம் applicationஐ இயக்குவோம்
காணும் வெளியீடு ஹெல்லோ மெத்தோட் மற்றும் 7
25 ஐ பார்க்கவில்லை
ஏனெனில் ஸ்க்வேர் methodக்கு கால் ஐ கமெண்ட் செய்துள்ளோம் methodஐ மற்ற கிளாஸ் லிருந்தும் கால் செய்யலாம்
அதற்கு கிளாஸ் Demoஐ உருவாக்கியுள்ளேன் அந்த classனுள் ஒரு methodஐ உருவாக்குக
எனவே எழுதுக பப்ளிக் வாய்ட் ஷோவ் பேரெந்தீசஸ் Enter செய்க கர்லி bracketகளினுள் சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் இ ஏஎம் ப்ரோம் ஒத்தேர் கிளாஸ்
பைல் ஐ சேமிப்போம்
மெத்தொட்டேமோ classக்கு வருவோம் இப்போது இந்த ஷோவ் மெத்தோட் ஐ மெத்தொட்டேமோ classனுள் கால் செய்வோம்
அதற்கு கிளாஸ் Demoக்கு ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்க வேண்டும் ஏனெனில் ஷோவ் மெத்தோட்
கிளாஸ் Demoக்கு சொந்தமானது எனவே எழுதுக டெமோ dnew டெமோ பேரெந்தீசஸ் செமிகோலன் மெத்தோட் ஷோவ் ஐ கால் செய்வோம்
இந்த applicationஐ இயக்குவோம்
consoleல் காண்பது இ ஏஎம் ப்ரோம் ஒத்தேர் கிளாஸ்
இவ்வாறு ஜாவா ல் மெத்தோட்ஸ் பயன்படுத்தப்படுகிறது
மெத்தோட் பெயர் மற்றும் parameterகள் மெத்தோட் ன் சிக்னேச்சர் ஐ வடிவமைக்கிறது கர்லி பிராக்கெட்ஸ் மற்றும் ஸ்டேட்மென்ட்ஸ்
methodன் உட்பகுதியை வடிவமைக்கிறது
இந்த tutorialலில் நாம் கற்றது ஒரு மெத்தோட் ஐ உருவாக்குதல் மெத்தோட் ஐ கால் செய்தல் methodsன் வேறுபட்ட சிக்னேச்சர்ஸ் சுய பரிசோதனையாக ஒரு இன்டிஜர் ன் கனத்தை அச்சடிக்க ஒரு மெத்தோட் உருவாக்குக மேலும் அறிய இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும்
இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது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
இணையத்தில் தேர்வு எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது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
மேலும் விவரங்களுக்கு 1 இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது தமிழாக்கம் பிரியா